இங்க செல்ஃப்ஸ்ல நறைய புக்ஸுங்க இருக்கு.

இது ஒரு ஆறு அதுக்கு நடுவுல ஒரு போட் இருக்கு.

இந்த போட்டுல கொஞ்ச பேர் இருக்காங்க.

அவங்க கால் மட்டும் தான் தெரியிது.

சேர்ருக்கு பக்கத்துல ஒரு மூட்ட இருக்கு.

டேமக் சுத்தியு நெறைய மரங்கள் இருக்கு.

அதுக்கு பக்கத்தில கொஞ்ச செடிகள் இருக்கு.

இது ஒரு பள்ளிவாசல் இங்க நெறைய பேர் உக்காந்துட்ருக்காங்க.

இது ஒரு ஜிம் எடுக்குற ரூம் .

இது காட்டேஜ்ல இருக்க ஒரு பெட் ரூம் .

டோர்லுயு விண்டோலுயு கர்ட்டன்ஸ் போட்ருக்காங்க.

இந்த ரோட்டுல ஒரு வண்டி போயிட்ருக்கு.

இதோட சீலிங்ஸ்ல நறைய லைட்டிங்ஸ் இருக்கு.

இங்க நெறைய பேரு வெளிய நின்னுட்ருகாங்க அதுல ஒருத்தர் மட்டு உள்ளருக்காரு.

இவங்களோட ஃபேஸ் செல்லா ப்ளெர்ரா இருக்கு.

வெயிலோட வெளிச்சத்துக்கு தண்ணீர் வெள்ள நெறத்துல இருக்கு.